இந்த கடைக்கு முன்நாட்டுல திருஷ்டி பொம்மை ஒன்னு போட்ருக்காங்க.

அப்பரோ வந்து இங்க உள்ள கதவு ஜன்னல்லா மூடியிருக்கு.

அப்புற தூரத்துல வந்து இந்த பில்டிங்க்கு வழி இருக்கு.

இங்க தென்னமரம் தூரத்திலேயும் இருக்கு பக்கத்திலேயும் நறைய தென்ன மரம் இருக்கு.

ஆமா வந்து மூணனா வ இருக்கு.

இதுல வந்து ஒரு ஆம தண்ணில இருந்து வெளியே ஒரு பலகைக்கு மேல இருக்கு.

இந்த முணு ஆட்களும் ஒருத்தவங்களோட கைய புடிச்சிட்டு இருக்காங்க.

அப்புறம் கொஞ்சம் லைட் எல்லாம் தொங்கவிட்டு இருக்காங்க.

இங்க ஒரு வேணு நிக்குது.

கிட்டயே ஒரு வேன் இருக்கு.

இன்னொருத்தங்க வந்து வித்துட்டு இருக்காங்க மேல கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டு இருக்காங்க.

இங்க நெறய பெஞ்ச் வந்து போட்டு வச்சிருக்காங்க மேல ஃபேன் இருக்கு.

சில ஆட்கள் வேல செய்யாம சும்மா நிக்குறாங்க.

இந்த கடைக்கு சைடுல வந்து நிறைய கடை இருக்கு.

கீழே வந்து ஒரு குழந்த இருக்காங்க அவங்க கூட அவங்க அம்மாவும் இருக்காங்க.

அப்ரோ ஒரு கார் அங்கே பேய்ட்ருக்கு.